ஹலோ சேவிங் ப்ளாட்ஸ் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் இறுதியில் உங்களால் வருவனவற்றை செய்ய இயலும் savefig பங்ஷன் ஐ பயன்படுத்தி ப்ளாட் களை சேமித்தல்
ப்ளாட் களை வித்தியாசமான ஒழுங்குகளில் சேமித்தல்
இந்த டியூட்டோரியல் ஐ தொடரும் முன் யூசிங் ப்ளாட் இன்டராக்டிவ்லி டியூட்டோரியல் ஐ முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்
இப்போது ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ கட்டளை ஐபிதான் ஹைபன் பைலாப் ஆல் துவக்கவும்
இது உங்கள் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ ப்லாட் செய்து சேமிக்க தேவையான பைத்தோன் மாடியூல் களுடன் துவக்கும் என அறிவீர்கள்
துவக்கத்துக்கு மைனஸ் 3 பி டோ 3 பி க்கு ஒரு சைன் வேவ் ஐ ப்ளாட் செய்யலாம்
ப்ளாட் க்கு தேவையான புள்ளிகளை கணக்கிடலாம்
இதை லின்ஸ்பேஸ் ஆல் செய்யலாம்
எப்படி எனில் எக்ஸ் லின்ஸ்பேஸ் அடைப்பு குறிகளுக்குள் மைனஸ் 3 இன்டோ பி காமா 3 இன்டோ பி காமா 100 என டைப் செய்க
எக்ஸ் இல் தேவையான புள்ளிகளை சேமித்துவிட்டோம்
இப்போது ப்ளாட் ஸ்டேட்மெண்ட் ஆல் ப்லாட்டின் புள்ளிகளை வரையலாம்
முடிந்தது
அடிப்படையான சைன் ப்ளாட் ஒன்றை நாம் உருவாக்கி விட்டோம்
இதை பின்னால் பயன்படுத்த நம் அறிக்கைகளில் உள்பொதிய எப்படி சேமிப்பது என்று பார்க்கலாம்
ப்ளாட் ஐ சேமிக்க நாம் பயன்படுத்த வேண்டியது savefig பங்ஷன்
இதற்கு முனையத்துக்கு பக்கத்திலேயே ப்லாட் சாளரத்தை திறந்து வைக்கலாம்
ஸ்டேட்மெண்ட் என்ன என்றால் சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் ஒற்றை மேற்கோள் குறிகளில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் சைன் டாட் ப்ங் குறித்துக்கொள்ளுங்கள் சேவ்ஃபிக் பங்ஷன் ஒரு தரு மதிப்பை ஏற்கிறது அது அந்த பைல் இன் பெயர் இதில்
க்கு அடுத்த கடைசி 3 எழுத்துருக்கள் பைல் வகையை குறிக்கும் பின்னொட்டு
இது நீங்கள் சேமிக்க விரும்பும் ஒழுங்கை நிர்ணயிக்கிறது
மேலும் பைலை சேமிக்க வேண்டிய இடத்துக்கு நாம் முழுமையான பாதை அதாவது அப்சொல்யூட் பத் ஐ கொடுத்தோம் என்பதையும் குறித்துக்கொள்ளுங்கள்
இங்கு நாம் கொடுத்த நீட்சி டாட் ப்ங் அதாவது நாம் பைலை சேமிக்க விரும்புவது ப்ங் பைல் ஆக
இப்போது சற்று முன் நாம் சேமித்த பைல் சைன் டாட் ப்ங் ஐ எங்கிருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம்
பைல் ஐ சேமித்தது ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஆகவே நாம் பைல் உலாவி மூலம் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி க்கு செல்லலாம்
ஆம் பைல் சைன் டாட் ப்ங் இங்கு இருக்கிறது
அதை நாம் திறந்து பார்க்கலாம்
ஆகவே ஒரு ப்ளாட் ஐ சேமிக்க நாம் சேவ்ஃபிக் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
savefig என்பது ப்ளாட் ஐ பல ஒழுங்குகளில் சேமிக்க முடியும்
பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமென்ட் ஒழுங்கு பிஎஸ் போஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்ஸ் என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட் எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டர் கிராபிக்ஸ் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட ப்ங் போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் போன்ற பல
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
லேடெக்ஸ் ஆவணங்களில் உட்பொதியக்கூடிய வகையில் சைன் ப்ளாட் ஐ எப்ஸ் ஒழுங்கில் சேமிக்கவும்
சைன் ப்ளாட் நம்முடன் இன்னும் இருக்கிறது ஆகவே நாம் அதை சைன் டாட் எப்ஸ் என சேமிக்கலாம்
இப்போது நாம் ப்ளாட் ஐ சேமிப்பது சேவ்ஃபிக் பங்ஷன் ஆல்
ஆகவே சேவ்ஃபிக் அடைப்பு குறிகளுக்குள் ஒற்றை மேற்கோள் குறிகளில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் சைன் டாட் எப்ஸ் என டைப் செய்து enter செய்யவும்
இப்போது நாம் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி க்கு சென்று புதிய பைல் உருவானதை பார்க்கலாம்
ஆமாம் புதிய பைல் சைன் டாட் எப்ஸ் இங்கே இருக்கிறது
விடியோவை இங்கே இடைநிறுத்தி கொடுத்த பயிற்சியை செய்தபின் தொடரவும்
சைன் ப்ளாட் ஐ பிடிஎஃப் பிஎஸ் மற்றும் எஸ்விஜி ஒழுங்குகளில் சேமிக்கவும்
இத்துடன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ப்ளாட் களைsavefig பங்ஷன் ஐக்கொண்டு சேமித்தல்
பின் ப்ளாட் களை வெவ்வேறு ஒழுங்குகள் பிடிஎஃப் பிஎஸ் ப்ங் எஸ்விஜி - எப்ஸ் போன்றவற்றில் சேமித்தல்
சில சுய பரிசோதனை கேள்விகள் 1
ஒரு ப்ளாட் ஐ சேமிக்க எந்த கட்டளை பயனாகிறது
saveplot savefig savefigure saveplt 2
savefigsineப்ங் ப்லாட்டை இந்த மாதிரி சேமிக்கிறது
ரூட் டைரக்டரி gnuலினக்ஸ் யூனிக்ஸ் அடிப்படையிலான கணினிகள் சி கோலோன் ஸ்லாஷ் விண்டோஸ் இல்
இரண்டாம் தேர்வு
முழுப்பாதை கொடுக்கப்படாததால் தோல்வி அடையும்
மூன்றாவது
நடப்பு வேலையில் உள்ள டைரக்டரி
மற்றும் கடைசி தேர்வு முன்னேயே தேர்வு செய்த டைரக்டரி documents போன்றது
இப்போது பதில்கள் 1
ப்ளாட் ஐ சேமிக்க நாம் savefig பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
எப்போது ஒரு பைல் ஐ சேமித்தாலும் அது நடப்பு வேலை செய்யும் டைரக்டரி இல் சேமிக்கப்படும்
டியூட்டோரியல் யனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம்